அதற்கு மன்னாடி ஒரு அண்ணா நின்னு போஸ் கொடுக்கறார்.

அதுக்கு பின்புறம் ஒரு அண்ணன் நின்று கொண்டிருக்கிறார் சேர்கள் வெள்ளை துணியால் மூடப்பட்டிருக்கின்றன.

ராட்டினங்கள் இருக்கின்றன மக்கள்கள் நடந்து செல்கின்றனர்.

அதன் கீழ் மஞ்சள் நிற லைட்டுகள் ஏரிகின்றன.

மாஸ் நடைபெறுகிறது நான்கு பேர் சேர்ல உக்காந்துருக்காங்க.

பி_ஸ் திருமண மண்டபம் என்று ஒரு போர்டில் எழுதபட்டு இருக்கி --

பார்ப்பதற்கு சேலை விற்கும் இடம் போல் தெரிகிறது.

தென்னை மரங்கள் இருக்கின்றன நிறைய பேரு வெளியே நின்று கொண்டிருக்கின்றனர்.

பார்ப்பதற்கு சூப்பர்மார்க்கெட் போல இருக்குது ஷாம்ஸ் சூப்பர்மார்க்கெட் என்று எழுதப்பட்டிருக்கிறது.

சுவர் எல்லோ கலர் பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கு அதற்கு பக்கத்தில் ஒரு இரும்பு தாரம் இருக்கின்றன.

ஸ்பீக்கர் ஒன்று இருக்கிறது ஃபேன் இருக்கிறது.

அதன் சுற்றி பசுமையான புற்செடிகள் இருக்கின்றன.

அதில் டீலக்ஸ் என்று எழுதப்பட்டிருக்குது ரெட் கலரில் இருக்கிறது அந்த மெஷின் .

அ முன்னாடி கார் ஒன்று நின்று கொண்டுருக்குது அதுக்கு பக்கத்தில் பூ கடை ஒன்று இருக்கிற --